hello

ஆஹ் ஜெயஸ்ரீ எப்படி இருக்கீங்க? ஆஹ் நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? morning ஆமா, கொஞ்சம் busy

ஊர்லருந்து யாராவது வந்துருக்காளா? அவாள வேற attend இல்லையா அப்போ என்னுடைய

கூட்டிண்டு போயிட்டு ஆவாளுக்கு dinner பண்ணி குடுக்கவே சரியா இருக்கு அப்படீன்னு time மே, என்னடி நீ line லயே காணும் அப்படின்னா எந்நேரமும் அதுக்கு அது பின்னாடியே போறதுக்கு இதுவா இருந்துது அப்படீன்னு. சரி நீங்க ரெண்டு வாட்டி phone எடுக்கலயா சரி உங்க வீட்டிலேயும் visitor வந்துட்டாங்க போலருக்குன்னு நான் நினைச்சுண்டேன்

casual லா ரொம்ப வீட்டுல வந்து நிறைய worth time நிறைய இருக்கு. so வேணா எதனா பண்ணலாம்னு நினைக்கிறேன்.

ஒரு page ல எழுதுவோம் name address அந்த மாதிரி எழுதுவோம். but இப்போ எவ்வளவோ technology வந்து இதுவாயிடுத்து so அவா ஆரம்பிக்கறது வந்து வேற level ல தான் ஆரம்பிக்கறா.

ஆஹ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். உங்களுக்கு எதானும் இருந்தா கேளுங்க. இப்போ first வந்து எப்படி prepare பண்ணப்போறோம்னு ஒரு முன்னாடி ஒரு ஒரு இது மாதிரி ஒரு may be ஒரு தனியா ஒரு rough இது மாதிரி எழுதணும் first.

first நல்லா ஞாபகம் வருதோ first as usual நீங்க சொன்னா மாதிரி நம்பளோட வந்து bio data bio data ல first name எழுதுவோம். நம்ப நம்பளோட basic information சொல்றோமில்லையா, நம்ப identification எங்க வந்து நம்ம age என்ன, நம்ம என்ன qualification அதெல்லாம் எழுதுவோம் basic ஆ. அது ஒண்ணு இருக்கு qualification கூட சில பேர் வந்து சில பேர் ரொம்ப வந்து they are trying to present it இங்க இங்க படிச்சோம். இங்க இருந்து இந்த year லேந்து இந்த year இதெல்லாம் அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து ஒரு normal thing அது ஒரு rough ஆ நம்ம ஒரு இது எழுதி வெச்சுக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கு. ஆஹ் correct information gather பண்ணி வந்து correct டா இருக்கணும். அப்புறம் appropriate resume format ன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து இப்போல்லாம் கூகுள்ல எல்லாம் நிறைய கிடைக்கறது. அப்புறம் இன்னும் என்னென்னா எந்த industry க்கு போடப் போறோம். எந்த இடத்துக்கு போறது. இது ஒரு ஒரு ஒரு normal ஒரு ஒரு எந்த மாதிரி ஒரு company எந்த மாதிரி ஒரு ஆஹ் type of company ஒரு factory யா ஒரு MNC யா? ஒரு software ஆ? அந்த மாதிரி கூட உங்களுக்கு appropriate format எல்லாம் இருக்கு இப்போல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நிறைய google ல கிடைக்கறது. எது எது வந்து highlight டோ, அத நம்ம அந்த particular job புக்கு எது highlight டோ, அதை வந்து நம்ப வந்து குடுக்கறது, நல்ல ஒரு ஒரு attractive வா அந்த, அப்புறம் வந்து இன்னும் general லா சொல்லணும்னா resume ல வந்து you have to create a header னுவா. header னா அது வந்து ஒரு ஒரு சின்ன நம்பளை பத்தி ஒரு introduction னு சொல்லலாமே. after giving our இதுல வந்து ஒரு normal லா வந்து இப்போ வந்து உன்னோட identification னா இப்போ நம்ப இருக்கற address சு, நம்ப பேரு, official name மு, அது இது நம்ப qualification எல்லாமே, இந்த நிறைய basic கா ஆன பிறகு ஒரு header மாதிரி create பண்றது. header ல வந்து நம்ப நம் basic எந்த ஒரு ஒரு background ல வந்தோம். அது மாதிரி ஏதாவது குடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து, அதுல வந்து header லேயே நம்பளோட வந்து நம்பளோட character நம்ப attitude என்ன, நம்ப எப்படி ஒரு problem மை solve பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு நம்பளை பத்தி சின்ன ஒரு ஒரு ஒரு இது மாதிரி heading மாதிரி குடுக்கலாம். அதை குடுத்துட்டு ஒரு catching கா இருக்கும் அதெல்லாம். அது வந்து உன்னோட experience சு, skill லு, உன்னோட accomplishments எல்லாம் இருக்கு இல்லையா, experience வந்து ஒரு ஒரு யாரு ஒரு ஒரு இது ஒரு fresher னா ஆவாளுக்கு ஏதானு இந்த மாதிரி extra curricular ஆவாளோட aim மு, அவா என்ன மாதிரி ஒரு ஒரு extra curricular skills செல்லாம் என்ன வெச்சுண்டு இருக்கா apart from curriculum ஆஹ்

ஆனா அதுல வந்து நீங்க experience சா worked year அப்பிடி இதுவா work பண்ணனும். இந்த இந்த ஒரு designation அப்பிடி இல்லாமல், நீங்க அந்த particular company க்கு உங்களால என்ன benefit ஆச்சு, ஏதாவது situation ல ஆயிருக்கும். உங்கள வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு prize குடுத்துருப்பாங்க. appreciation குடுத்துருப்பா. ஏதாவது monetary benefit குடுத்துருப்பா. இல்ல ஒரு சின்ன ஒரு ஒரு துவான ஒரு mail லாவது அனுப்பி இருப்பா. இந்த மாதிரி you have done this அதெல்லாம் specific கா அங்க நம்ப என்ன achieve பண்ணினோம். அந்த company க்கு என்ன benefit டா ஆகும்கிறதை கூட நம்ப அதுல சொல்லலாம். அது வந்து நம்ப நம்ப skill லை பத்தி சொல்றதை விட வேற யாருமூலமவோ நம்பளுக்கு கிடைச்ச appreciation தான் இன்னும் ஒரு authenticated டா இருக்கும் இல்லயா? இப்போ ஒரு சிலர் சொல்றாங்க வந்து நீங்க color colour ரா வந்து resume பண்ணக்கூடாது அப்பிடீங்கராங்க. color colour ரா பண்ணும் போது அந்த impression வந்து கொஞ்சம் குறையறது. அது கொஞ்சம் true வாப்பா?

colour xerox சுன்னு சொல்றாங்க தெரியுமா? color ல இது பண்றது. இப்போ for example highlight ங்கற manner ல yellow ல வந்து மேலக் குடுத்துட்டு கீழ வந்து அஹ் blending of green and red typing typing words color fusion குடுக்கறது. இப்போ என்ன software ல அடிக்கணும்னா color fusion குடுப்பாங்க தெரியுமா? அதை மாதிரி குடுக்கக் கூடாது அப்பிடீன்னு சொல்றா. அதை பத்தி உங்க opinion என்ன? அது வந்து கொஞ்சம் விளக்கி காட்டுது.

better ரா இருக்குமே தவிற this is so much more professional people வந்து general ஒத்துக்கறதில்லை. இது வந்து ஒரு பெரிய பெரிய குத்தம் தப்பு அப்பிடீன்னு இல்லை. general லா நீங்க சொல்றா மாதிரி professional color colour ரா இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. because

உங்களால எங்களுக்கு என்ன benefit ஆகும். என்ன மாதிரி உங்களோட attitude எப்படி நீங்க வந்து அவங்களுக்கு வந்து go along with your subordinate இல்ல நீங்க உங்களோட higher officials அதெல்லாம் தான் ஆவாளுக்கு வேணும். நீங்க previous firm ல எப்படி இருந்தீங்க அதெல்லாம் தான் வேணுமே தவிர நீங்க வந்து இதெல்லாம் ஒண்ணும் அவசியமில்லை. உங்க art experience இந்த color இருந்தா நன்னா இருக்கும். அதெல்லாம் அவசியமில்லை, இல்லீங்களா?

இப்போ இந்த CV யெல்லாம் attach பண்றா இல்லை meeting ல பேசினது அந்த demo குடுத்தது ஒரு இதுல conference ல பேசினது ஒரு சின்ன CV மாதிரி attach பண்றோம் இல்லை அது how far it will be beneficial for the resume? அந்த attach பண்ற,

அந்த வேலைக்கு பொறுத்து இருக்கு ஜெயஸ்ரீ அந்த இப்போ marketing மாதிரி இருக்கற இடத்துல வந்து அது ரொம்ப பெரிய அவாளுக்கு, இந்த பேச்சுத் திறன்ல தான் இந்த marketing பார்த்தீங்க. mercantile is nothing but அஹ் வந்து நீங்க உங்க product டை நீங்க marketing பண்றீங்க. whatever product இல்லை, somehow marketing பண்றீங்க. அந்த மாதிரி வந்து ஒரு professor ருக்கா இல்லை இந்த மாதிரி ஒரு entry level லையோ நம்ப வந்து medical level ல அந்த மாதிரி ஒரு இதுக்கு அப்புறம் வந்து ஒரு இடத்துல ஒரு இப்போ for example ஒரு என்ன சொல்றது ஒரு meeting ல ஒரு GM மாதிரி ஒரு post இருக்கற ஒரு high level director மாதிரி இருக்கற ஒரு இது இந்த மாதிரி நீங்க என்ன பப அஹ் post டுக்கு பண்றீங்க அப்பிடீன்னுட்டு ஒரு designation மேல போருது.

ஒரு marketing ல வந்து எப்படி பேசறா? ஒருத்தர் அவரோட subordinate கிட்ட எப்படி ஒரு attractive வா பேசி அவங்களை வேலை வாங்கறாரு. ரொம்ப பெரிய விஷயமில்லை. அவங்களுக்கு கீழே பத்து பேர் இருந்தான்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவா ஒரு hurt ஆகாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு conflict வராம வேலை வாங்கி correct time ல வாங்கறது பெரிய art இல்லயா? அப்போ எப்படி நீ how you address subordinates இப்படி அவா எல்லாத்தையு அஅ நீங்க சொல்ற மாதிரி அதுவும் பண்ணலாம் extra ஒரு provided அது வந்து ஒரு ஒரு எவ்வளவு பொறுமையா வந்து அந்த opposite side ல கேக்கறாங்கங்கறதைப் பொறுத்து இருக்கு. general லா வந்து ஒரு இதெல்லாம் வந்து online ல ஒருத்தரை பார்த்து எல்லாம் select பண்ணினால் கூட further ரா final confirmation வந்து ரௌ in person பார்க்காம யாரும் பண்ண மாட்டாங்க. especially இந்த factory ல manager மாத்திரி இருக்கறவா. admin ல இருக்கறவா admin னாலே physical லா ஒரு அவா பேசினாலே ஒரு ஒரு dominance சா இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க எல்லாரும் higher management அப்போ தான் கீழ சொல்றதை கேட்டுண்டு எல்லாரும் இருப்பாங்கற மாதிரி உன்னோட physic கே வந்து especially factory admin னா அப்பிடித் தான் எதிர்பார்ப்பா. இந்த இதுல்லாம் ஒரு well built டா இருக்கா பாருங்க. அவா வந்தாலே அவா பெரிய ஒரு level dominance இருக்கும் பேச்சுலேயே அந்த மாதிரி factory ல laborers செல்லாம் control பண்றது அதுக்கு வேற மாதிரி, இப்போ நீ ஒரு software இதுக்கு போனேன்னா அது வேற மாதிரி இருக்கும். அவா வந்து என்ன experience இருக்குன்னா இல்லை experience இல்லைனா உனக்கு என்ன தெரியும்? இந்த situation ல நீ எப்படி பண்ணுவ? அப்படி பண்ணுவ they would like to talk அந்த மாதிரி இருக்கலாம். நிறைய விஷயம் இருக்கு. உன்னோட extra curricular நம்பெல்லாம் சொல்றோம். ஆனா சில பேர் என்ன பண்றா நம்மோட extra curricular activity அப்படீன்னு சும்மா எதையாதும் போட்டுற முடியாது. இது நீ உன்னோட normal curriculum ல வந்து இந்த மாதிரி ஒரு qualification னுக்கு எல்லாரும் வேலை பண்ணுவா. சரி extra curricular போட்டுருக்கானே அதுலேந்து ஒண்ணி கேக்கலாம். இல்லை உனக்கு பாடத் தெரியுமா பரவாயில்லை. சில பேர் இந்த மாதிரி இதாயிருக்கா நான் கேட்டுருக்கேன். நான் வந்து நல்லா பேசுவேன், நான் நல்லா பாடுவேன். நான் நல்ல இது பண்ணுவேன். நீ நல்லா ஒரு பேசுவியா? நீ ஒரு ஒரு ஒரு சரி இந்த topic குடுங்க. பேசணும்னு சொன்னாநு வெச்சுக்கோங்க okay நீங்க எடுத்து சொல்லணும். so நம்ப சொல்றது ரொம்ப வந்து genuine னா ஒரு true and fair view இருந்தால் தான் நம்பளால அதுலேந்து தப்பிக்க முடியும். தப்பிக்க முடியும்னா என்னன்னா நம்ப நம்ப perform பண்ண முடியும். நீங்களும் சும்மா நான் நல்லா பேசுவேன். அது உனக்கு வரவே வராது. சும்மா சாதாரணமா பேசறதை பண்ணக்கூடாது. நிறைய பேர் அப்பிடி பண்றாங்க. curricular extra curricular தெரியுமா? சரி அதை பண்னேன் அப்பிடீன்னு எல்லாம் கேட்டுடறா. ஓஹோஹோ. so அதெல்லாம் கூட இருக்கு. இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு, okay

but ஆவாளுக்கு ஒரு ஒரு face சை பார்த்த உடனே அவாளுக்கு ஒரு impression வறதுக்கு அந்த photo எனக்கு என்னமோ photo fix பண்றது ஒண்ணும் தப்பா தெரியலை. but இப்போ வந்து recent revolutionary ன்றது மாதிரி அவா வந்து cd தான் attach பண்றோமேன்னு சொல்லிட்டு photos லாம் இது பண்றதில்லை. அது தேவை இல்லையாப்பா? இப்போ அதெல்லாம் கிடையாது நம்ம video calls பண்ணிட்டோம்னா direct டா அவாளை பார்த்துடற, அதனால தேவை இல்லை. photo வந்து இல்லை. in person பார்த்தாச்சே n person உம் okay, okay. இப்போ இந்த இதெல்லாம் list பண்றோமில்ல, qualification லாம் அதுல இப்போ நம்ப normal லா வந்து ஒரு start பண்ணும் போது first ஒரு private ல partnership அது மாதிரி work பண்ணி இருப்பாங்க later on தான் அந்த experience சை வச்சு multinational company ல move ஆகி இருப்போம் இல்லையா? so இப்போ வந்து year wise போடறதை விட experience சை வந்து starting லேந்து போடறதை விட

ஆமா correct. அது ஒரு catching கா தான் இருக்கும். ஏன்னா starting சில பேருக்கு இல்ல அது சில overlook பண்ண மாட்டாங்க எல்லாரும். overlook பண்ணினா குழந்தைங்கள்லாம் work பண்ணி இருக்காங்கண்ணா கடைசில நீங்க சொல்றா மாதிரி அது one of the technique for attracting the recruiter நீங்க கடைசியா latest டா அதுல work பண்ணி இருக்கீங்க. so latest டா அங்கே work பண்ணினால ஆவாளுக்கு அதே level ல வந்து ஒரு working experience அதே level ல handling the problems அதே level ல ஒரு நல்ல skill இருக்கும் அப்பிடீன்னு, skill இருக்கும். ஆனா டக்குன்னு ஆவாளுக்கு ஒருசின்னதா ஒரு ஒரு இது வந்துடும். நீ சொல்றா மாதிரி ஒரு favorable லா ஒருஇது வந்து opinion வந்துடும். அப்புறம் பின்னால எல்லாம் பார்த்தா okay starting period ல இப்படி இருந்திருந்தா கூட கடைசியா வந்து நீ சொல்றா மாதிரி tenth இதுல வந்து skills இதெல்லாம் வந்து நீ சொல்றா மாதிரி தா இருப்பான். இது பண்ணதுனால அதே மாதிரி தான் இருப்பான். அது ஒரு advantage தான். அது ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு technic. ஆனா வந்து அது ஒரு technic மட்டுமே நம்ப நல்லா பேசணும் நல்லா respond பண்ணனும் கேக்கற question க்கு அதுவும் வந்து count one of the advantage இது.

two thousand five இருந்து two thousand ten ன்னு வெச்சுக்கோங்களேன். two thousand ten to two thousand five வோட அந்த year mention பண்றது அவசியமா? ஆமா ஒரு experience இப்போ recent டா இருக்கற fresher னா

entry level job seeker இப்போ தான் அவா முடிச்சுருக்கா. தனியா வெளில வேலை தேடரான்னா ஆவாளுக்கு ஒரு மாதிரி இவாளுக்கு experience சே இருக்கும். career changes னு சில பேர் இருக்கா. இப்போ career ரே change பண்ணி பண்ணுவா. இந்த area லேந்து அந்த area வுக்கு போவா. so இதுனால நீங்நீங்க year போட்டா தான் எவ்வளவு வருஷம் experience இருந்துருக்கும்னு தெரியும். ஆவாளுக்கும் ஒரு idea தெரியும். ஒரு one year two years னா ஒரு மாதிரி idea ஆவாளுக்கு தெரியும். ஒரு ten years ஒரு இடத்துல work பண்ணினா ஒரு மாதிரி opinion னா இருக்கும். career change ன்னா நான் இது பண்ணுவேன்னு ஏதாவது ஒரு proof வேணும். at least ஒரு academic கரா இருக்கணும், இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல work பண்ணி இருக்கணும். அந்த மாதிரி. அப்புறம் சில பேர் gap விட்டுட்டு வருவா. ஒரு two years work பண்ணி இருக்கமாட்டா. அப்போ அந்த இடத்துல வந்து சில பேர் வந்து genuine னா சொல்லணும். உடம்பு சரி இல்லைன்னு சொன்னா, உடம்பு சரி இல்லைன்னா இவாளுக்கு திருப்பி எதுனா two years work பண்ண முடியாதபடி என்ன உடம்பு அப்பிடீன்னு அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஒரு சின்ன negative விஷயம் குடுக்கும். ஆனா, எதுவா இருந்தாலும் honest னா அதுக்கு ஒரு definitely you will be pay for your honesty சும்மா வந்து ஒரு maal practice பண்றது ஒரு ஒரு சின்ன ஒரு வேற மாறி manipulate பண்ணி பண்ணினா கடைசில மாட்டிண்டா நீ நல்ல ஒரு புரியறது employee யா அந்த ஒரு சின்ன ஒரு black mark என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. so mostly honest, true and fair ஆமா எனக்கு அந்த மாதிரி ஆச்சு. அதனால நான் work பண்ணலை. ஆமா, i just wanted to say earlier ஏன்னா எனக்கு இதுல interest எல்லாமே honest ஆ சொல்றவாளுக்கு உரிய வேலை கிடைக்கும்.

clean னா ஒரு resume மை ready பண்றேன் நான் share பண்றேன் உங்களுக்கு resume பாருங்கோ. உடனே பாரக்கறேன். any corrections தெறிஞ்சுதுன்னா எனக்கு சொல்லுங்கோப்பா. thank you so much ப்பா. all the best, all the best பா.